ஆஹ் அப்போ வந்து நான் என்ன பண்ணனும்னா நம்ம சொல்லணும் இதை சாப்பிட்டா இது ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பசங்க வந்து அவங்க accept பண்ணிப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம கேக்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீ இது சரியில்ல அது சரியில்ல நான் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களால accept பண்ணிக்க முடியாது இல்லையா சின்ன பசங்கல்ல அதனால நம்ம தான் கூடுமான அளவுக்கு வந்து நம்ப என்ன ஆஹ் கெட்ட விஷயம் எல்லாம் என்ன இருக்கோ அதை first நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இதை சாப்பிட்டா இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க accept பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த heart attacks எல்லாம் வந்து thirty five years லயே வந்து நிறைய பேருக்கு வருது அதுவுமே கூட இந்த sugar மாதிரி அஹ் ஒரு பணக்கார வியாதி மாதிரி இருந்துது. ஆனா இப்போ எல்லாமே சர்வசாதாரணமா பசங்க எல்லாம் sports ல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து ground ல அப்படியே சுருண்டு விழுறாங்க இங்க~ அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு heart attack ன்னு சொல்றாங்க அதனால என்ன சொல்றேன் அப்படினா வந்து ஆஹ் பணத்தால எல்லாமே வாங்கிடலாம் ஆனா ஆஹ் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது அதனால அஹ் நம்மளோட health அ வந்து நல்லா பாத்துக்கணும் உம் ஆஹ் thank you

hello premist garden restaurant ma'am அஹ் hello ma'am இது premist garden restaurant தான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன help வேணும்?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 okay ma'am நீங்க எங்க இருந்து call பண்றீங்க? நான் சென்னைல இருந்து call பண்றேன் ma'am எங்களுக்கு வந்து நாங்க ஒரு அஹ் ஒரு ஆஹ் trip காண்டி வந்திருந்தோம் ஆஹ் so உங்களோட restaurant வந்து மதுரைல தானே ma'am இருக்கு?

எங்க hotel ல்ல room இருக்கு ma'am இருபது நாளைக்கு சொல்றீங்க அப்படிதானே?

okay okay உங்களுக்கு எந்த மாதிரி room வேணும் ma'am AC room non AC எந்த மாதிரி?

okay ma'am double bedroom ஆ single bedroom ஆ அஹ் double bedroom தான் ma'am ஹம் double bed தான் ma'am வேணும் எல்லாமே எல்லாமே double bedroom room தானா? ஆமா ma'am ஆமா. எல்லாமே double bedroom double bed தான். நாங்க வந்து ஒரு twenty five பேர் வந்து வருவோம். அஹ் அதனால நீங்க வந்து ஒரு ten room வந்து எங்களுக்கு வந்து நீங்க book பண்ணி தரணும். okay ma'am ஆஹ் ma'am வேற வந்து உங்களோட restaurant ல வந்து room உம் உம் room booking மட்டும்தானா food arrangements எல்லாம் நீங்களே பாத்துப்பீங்களா எப்படி ma'am food எல்லாம் எங்க restaurant லயே இது பண்ணி~ இது பண்ணிருவோம் ma'am உங்களுக்கு morning stay பண்ற எல்லா நாளும் இங்கேயே

அந்த facilities லாம் உங்க room லயே நாங்க வச்சிருக்கோம். kitchen facilities இல்லாத room வேணுன்னா அதுவும் எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த room தே~ இப்போ நீங்க twenty days கேக்கறதனால நான் உங்களுக்கு அந்த room சொல்றோம் okay வா ஆஹ் okay ma'am நீங்க வந்து நீங்க வந்து சொல்றீங்கல்ல ma'am food arrangement உம் அஹ் cooking ரெண்டுமே ஒரே amount ல தான் வருமா இல்லன்னா வேற வேற amount ல வருமா ma'am அது கொஞ்சம் கொஞ்சம் amount கூடும் ma'am ஏன்னா அதுல வந்து ஹம் ஒரு kitchen இது இல்லாத room னா normal rate அப்படி வரும் kitchen லாம் உள்ள room ஆஹ் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் high rate ஆ இருக்கும் அவ்வளோ தான் ma'am ரொம்ப இருக்காது. இதுல இருந்து ஒரு கொஞ்சம் different ஆ இருக்கும் அப்படி தான்

okay ma'am okay அப்போ வந்து ஒரு ஒ~இப்போ வந்து ஒரு room க்கு வந்து நீங்க எவ்ளோ amount சொன்னீங்க? ஒரு room க்கு இருபது நா~ இருபது நாளைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க அப்படிதானே?

அது one day வந்து thousand one day thousand ஆஹ் okay ma'am

இது thousand rent எடுப்போம் ma'am okay ma'am ஏன்னா எனக்கு வந்து ten room வேணும் non ACAC இந்த வீட்டுக்கு வந்து amount கூடுமா இன்னும் கம்மியாகுமா ma'am நான் இப்போ thousand சொன்னது வந்து non AC க்கு ma'am AC room னா வந்து two thousand five hundred ஆகும். ஓ okay ma'am two thousand five hundred ஆகுமா ma'am

okay ma'am okay வேற வந்து உங்களோட ஆஹ் இது ஹம் room ல வந்து வேற ஏதாவது facilities எதாவது இருக்கா ma'am TV இருக்கு ma'am TV அப்பறம் வந்து உங்களுக்கு room வந்து நல்ல neat ஆ neat bed அந்த மாதிரிதான் இருக்கும். room ஹம் service வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. கா~காலைலயும் night உம் service இருக்கும். ma'am நாங்க வந்து kitchen ல சமைச்சு பண்றதுனால எங்~ நீங்களே வந்து எல்லாமே arrangements பண்ணிடுவீங்களா kitchen க்கு? இல்லன்னா நாங்க kitchen ஓட இது vessels எல்லாம் வந்து நாங்க வச்சிருப்போம் ma'am எங்~உங்க room ல வந்து எல்லா room க்கும் அந்த மாதிரி room லயே நாங்க வந்து vessels எல்லாம் attach பண்ணிதான் வச்சிருப்போம். அது வந்து பிரச்சினை கிடையாது. coffee போடற சிலவங்களாம் வந்து அடிக்கடி coffee குடிக்கற habit இருக்கும். அவங்க~ அந்த மாதிரி இதும் நாங்க வச்சிருக்கோம் coffee kettle அந்த இது எல்லாமே room ல இருக்கு. நாங்க morning வந்து breakfast, lunch, dinner எல்லாமே room க்கே கொடுத்துருவோம். அப்படி சாப்~ ஆஹ் room ல stay பண்ணல அவங்க வெளியதான் போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு inform பண்ணணும் ma'am lunch இந்த time ல வேண்டாம் அப்படி நீங்க just inform பண்ணணும். ஆஹ் okay ma'am okay வேற வந்து morning hotel ல்ல வந்து food வந்து morning, evening, night மூணுக்குமே இருக்குமா? மூணு time மே வ~ இ~ இர~ கொடுப்பீங்களா எப்படி ma'am இல்ல one day வந்து morning மட்டும்தான் அந்த மாதிரி எதாவது rules உண்டா ma'am இருக்குமா ma'am இல்ல ma'am இல்ல morning ஆஹ் food எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து pay பண்ணணும். இப்போ நீங்க room book பண்ணக்குள்ளயே நாங்க அதுக்கான amount டயும் சொல்லிருவோம். சேர்த்து food food க்கு எவ்வளவு சேத்து வாங்குவோம் food இல்லாம stay மட்டும் எவ்வளவு வாங்குவோம் எல்லாமே நாங்க சேர்த்து சொல்லிருவோம் ma'am two thousand five hundred உங்களுக்கு AC room க்கு சொன்னேன். அது வந்து வந்து food டோட சேர்த்துதான் வரும் ma'am இது மூணு வேளையும் சேர்த்துதான் வரும்.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 இல்ல ma'am எங்க hotel ல்ல வந்து five star hotel நீங்க வந்து room இதெல்லாம் வந்து ரொம்ப neat ஆ அழகா இருக்கும்.

உம் நீங்க அதை நினைச்சு இது பண்ண வேண்டாம். குழந்தைங்களோட வர்றவங்களுக்கு இங்க குழந்தைங்களுக்கான play station அந்த மாதிரி இடம் இருக்கு swimming pool இருக்கு வெளிய ஆஹ் உங்களுக்கு வந்து உம் party பண்ணனுன்னா மேலயே வந்து party hall இருக்கு. அஹ் நிறைய facilities இருக்கு ma'am உங்களுக்கு five star hotel ல்ல என்னெல்லாம் இது இருக்குமோ

gym இருக்கு அப்பறம் workout பண்றதுக்கு gym இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து விளையாடறதுக்கு play station அந்த மாதிரி எல்லா facilities மே எங்க restaurant லயே நாங்க இது பண்ணிருக்கோம் mostly எங்க restaurant ல வந்து foreigners தான் வருவாங்க.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

ஓ okay ma'am okay நாங்க அப்போ வந்து ஒரு twenty days வந்து அங்க வந்து stay பண்ற மாதிரி நாங்க வந்து book பண்ணிருக்கோம் okay வா ma'am

இல்ல ma'am எங்களுக்கு வந்து மதுரை, திருச்சி, கன்னியாக்குமரி அப்பறம் வந்து சென்னைலயும் நாலு இடத்தில இருக்கு ma'am சென்னைலயும் நாங்க நாலு இடத்துல வச்சுருக்கோம். ஆஹ் okay ma'am okay ma'am ma'am என்னோட number சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம் note பண்ணிக்கறீங்களா? நான் வந்து இன்னும் name name அப்பறம் வந்து உங்களோட address correct address details அப்பறம் உங்க mail ID எல்லாமே எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம

okay நீங்க இங்க மதுரைக்கு நீங்க எந்த டை~எந்த date ல ma'am உங்களுக்கு hotel அஹ் room book பண்ணணும்?

okay நீங்க checkout பண்றது?

ஆஹ் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு அப்பறம் நீங்க வந்து முடிக்கிற time இந்த room வந்து vacate பண்ற time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 twenty okay ma'am okay

நீங்க morning எத்தனை மணிக்கு ma'am இருபத்தி ஏழாம் தேதி நீங்க எத்தனை மணிக்கு ma'am இங்க வருவீங்க hotel க்கு? morning ஆ எப்போ வருவீங்க? ma'am நாங்க வந்து இன்னும் அது அதை பத்தி plan எதுவுமே போடல. நாங்க ஆனா வந்து twenty seven படி நாங்க வந்துருவோம் ma'am morning to evening படி நாங்க வந்துருவோம் okay வா ma'am okay நீங்க எங்களுக்கு அந்த correct time சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ma'am correct time வந்து ஒரு morning ten thirty ma'am okay ma'am உங்களுக்கு இங்க மதுரைய சுத்தி பாக்கறதுக்குத்தானே வர்றீங்க அப்படின்னா car arrangement அந்த மாதிரி எதாவது பண்ணனுன்னா கூட நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ma'am உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்கா? ஏன்னா நீங்க இப்போ இடம் பாக்க போறதுக்கு சில உங்களுக்கு மதுரை வந்து புதுசா இருக்கும். நிறைய இடம் தெரியாது எங்க இருந்து cab book பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நீங்க எங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அதையும் ready பண்ணி கொடுத்துருவோம்.

நீங்க சொந்த car ல வர்றீங்கன்னா சிலவங்க சொந்த car லயும் வருவாங்க அவங்களுக்கு அது தேவைப்படாது.

ஆமா ma'am ஆமா. ஆஹ் அதுக்கப்பறம் car க்கு வந்து amount வந்து தனியா pay பண்ணணுமா ma'am இல்லன்னா ஆஹ் நம்ம room க்கு book பண்றோம்ல அதுக்கூடயே நம்ம வந்து car க்கும் pay பண்ணிறலாமா

ஆஹ் okay ma'am okay அப்போ கண்டிப்பா நாங்க வந்து நீங்களே book பண்ணிருங்க car க்கும்.

okay ma'am வேற ஏதாச்சும் அஹ் சாப்பாடு அந்த மாதிரி வந்து amount எப்படி ma'am நாங்க வந்து இதுக்கூடயே தரணுமா இல்ல தனியா தரணுமா? இல்ல ma'am book பண்றதுக்கூடயே நாங்க இப்போ உங்களுக்கு நாங்க கேப்போம். உங்களுக்கு சாப்பாடு வந்து நீங்க restaurant லயே நீங்க இது பண்றீங்களா அதுக்கும் சேர்த்து pay பண்றீங்களா எல்லாமே நாங்க கேட்டுட்டுதான் okay ma'am okay food arrangement லாம் எந்த மாதிரி ma'am பண்ணுவீங்க? எல்லாமே normal food தானா இல்லனா வேற வேற மாதிரி இல்ல ma'am இப்போ எங்க restaurant ல வந்து எல்லா type of food உம் கிடைக்கும் north, south, chinese எல்லா food மே கிடைக்கும். நீங்க எந்த என்ன food கேட்டாலும் நாங்க வந்து ready பண்ணி கொடுப்போம் ma'am நீங்க எங்க kitchen க்கு வந்து just inform பண்ணிட்டாலே போதும். எங்களுக்கு இந்த food வேணும் அப்படின்னு veg or non veg என்ன வேணுன்னாலும் கிடைக்கும் ma'am ஆஹ் okay ma'am okay கண்டிப்பா அப்போ நான் உங்களோட hotel ல்ல வந்து நாங்க book பண்றோம் okay வா ma'am twenty-seven நம்ம வந்து morning ten thirty க்குலாம் நாங்க வந்துருவோம் reach ஆயிருவோம் okay வா ma'am

ஆஹ் amount எல்லாம் வந்து எப்போ first starting லயே கட்டணுமா இல்லன்னா வந்து இந்த room vacate பண்ணும்போது கட்டணுமா ma'am இல்ல ma'am நீங்க check in பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு பாதி amount pay பண்ணணும்.

அப்பறம் நீங்க வரும்போது உங்களோட details வந்து நீங்க கொண்டு வரணும் உங்களோட ஏதாவது proof நம்ம aadhar அந்த மாதிரி proof எல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதிருக்கும்.

okay ma'am நான் வந்து mail ID சொல்றேன் note பண்ணிக்கோங்க.

one two three dot

at gmail dot com ma'am okay ma'am thanks உங்களுக்கு வேற ஏதாவது details கேக்கணுமா ma'am

ஆமா ma'am first time தான் மதுரை வர்றோம். எல்லாம் மதுரை full மே சுத்தி பாக்கணும் அப்படின்னு ஒரு plan ல வர்றோம் twenty days வந்து உங்க room ல stay பண்ற மாதிரி நாங்க வருவோம். உம் அப்புறம் வந்து வேற உங்களோட உங்களோட உங்களோட restaurant பத்தி வந்து நிறைய பேர் வந்து நல்லவிதமா சொல்லிருக்காங்க. அதனாலதான் உங்களோட restaurant க்கே நாங்க book பண்றோம். okay ma'am thank you எங்க restaurant அ பத்தி நீங்க வெளிய கேட்டாலும் நல்ல review தான் ma'am கொடுப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த complaint எந்த service ல எந்த ஒரு இதுவுமே இருந்தது கிடையாது ma'am உங்களுக்கு room வந்து நல்லா neat ஆ இருக்கும்.

உங்களுக்கு ஏதாவது birthday அந்த மாதிரி arrange பண்ணனுன்னா நீங்க எங்கக்கிட்ட just inform பண்ணிட்டா போதும் நாங்களே arrange பண்ணிடுவோம். கீழ வந்து garden ல வந்து party பண்றதுக்கான place இருக்குது எங்க restaurant ல

அதுலையும் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டிருப்பாங்க. அஹ் நிறைய facilities இருக்கு ma'am குழந்தைங்களோட வந்தாலும் இங்க safe ஆ இருக்கும். அந்த ஒரு இது பயம் அந்த மாதிரி ஒண்ணும் இருக்காது neat ஆ இருக்கும். நல்ல ஒரு view கிடைக்கும் ma'am உங்களுக்கு ஆஹ் okay ma'am அதான் உங்களோட restaurant பத்தி நிறைய பேர் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் okay மதுரைல வந்து இந்த restaurant ல நாங்க stay பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட call பண்ணோம். அஹ் மத்தபடி வந்து வேற ஏதாவது வந்து amount வந்து நீங்க வந்து பாதி amount வந்து first starting லயே கட்ட சொன்னீங்க.

ஆஹ் வேற வந்து food arrangement லாம் நாங்க வந்து அதுக்கு~அதுக்கும் அப்படிதான் amount வந்து பாதி starting லயே கட்டிருக்கணுமா இல்லன்னா வந்து மொத்த amount இல்ல ma'am இந்த room க்கு நீங்க pay பண்ணுவீங்கல்ல அதுக்கூட அது வந்துரும். அதுக்குன்னு தனியா கட்ட வேண்டாம்.

ஆமா ma'am non AC வந்து அஞ்சு AC வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கேட்டிருக்கேன் ma'am

எல்லாமே AC வேணாமா

மொத்தமா அப்போ இருபது நாளைக்கும் அஹ் thirty-five thousand ஆகும் ma'am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

ஆஹ் okay ma'am okay ஹம் ma'am வேற ஏதாவது உங்க வேற எந்த branch இங்க மட்டுந்தான் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது இருக்கா ma'am உங்களோட branch இல்ல ma'am இவ்வளோதான் இருக்கு ஆஹ் okay ma'am okay நான் வந்து ஏதாவது doubt னா உங்களுக்கு call பண்ணி கேக்குறேன் okay வா ma'am

ஆஹ் okay ma'am okay கண்டிப்பா ma'am thank you ma'am okay thank you so much ஹலோ. ஹலோ.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 ஹலோ இப்போ கேக்குது ma'am இப்ப வந்து . Save பண்றது. ஆஹ் okay ma'amsure ma'am நீங்க வந்து என்னைக்கு வர்றீங்க? Nextweek.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

Okay யா ma'am நீங்க வந்து கொஞ்சம் சொல்றீங்களா? ஹலோ. ஹலோ. கொறஞ்சது ஒரு ஏழு பேர் கிட்ட வர்றோம்.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 நீங்க வந்து full day இங்க room எல்லாமே செய்திருக்கோம் உங்க ஏழு பேருக்கு. நீங்க சொல்லுவீங்களா details லாம்? ஆஹ் okay ma'am okay ஆ இப்போ எங்களோட hotel resort பார்த்தீங்கன்னா எங்க hotel ல வந்து.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

Couples தான் வரீங்களா? Couple வரீங்கன்னா.

Couples தான் வரீங்களா? couples யாராவது வராங்களா? Okay sure ma'am அப்ப வந்து ஒரே room ஆ book பண்ணிக்கலாம்.

Okay எங்களோட room வந்து, Full ஆவே வந்து nature ஆ இருக்கும். உங்களுக்கு photos எடுத்துகிறதுக்கா இருந்தாலும் சரி அல்ல எதுக்கா இருந்தாலும் சரி ரொம்ப வெளிய இருந்தாலே ரொம்ப காற்றா ரொம்ப ம் nature ஆவே இருக்கும்.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

Family ல ஒருத்தர் னா அவங்க எல்லாத்துக்குமே எங்களால. அதனால தான் நாங்க வந்து தனியா restaurant எடுத்து stay பண்ணலாம் அப்படினு கேக்கறோம் ma'am.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 தனியா stay பண்ணலாம்னு. நீங்க வந்து எங்க restaurant எப்படி இருக்குன்னு. , Okay ma'am, இது வந்து glass னால பண்ணிருக்கோம் okay வா? அதுக்கப்புறம்.